இந்த அல்லிப்பூ வந்து இந்த பூவெல்லாம் விழுந்ததுக்கு அப்பறம் அதுல வந்து ஒரு காய் மாதிரி ஒண்ணு இருக்கும் அது ரெண்டா பிச்சு பாத்தா அதுக்குள்ள அரிசி புழுங்கலரிசி, பச்சரிசியும் போல அது கலர்கலரா சொல்லுவாங்க அப்பறம் அதுக்கு அடியில வேர்ல வந்து கிழங்குன்னு ஒண்ணு இருக்கும் இதை பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஆனா அந்த அரிசி சப்பிட்டு பாத்துருக்கேன் ஏன்னா இந்த பசங்க எடுத்து கொடுக்கும் போது சாப்பிட்டு இருக்கேன் ஆனா அந்த கிழங்கு நான் சாப்பிட்டது இல்ல மத்தபடி எப்படி அதை சமைச்சு சாப்புடுவாங்ககன்னு நீங்களே சொல்லுங்க ராஜதுரை பாரத் தெரிஞ்சுருந்தாலும் அவங்களையும் கொஞ்சம் கேளுங்க சரியா ஆஹ் கண்டிப்பா பவித்ரா ஆஹ் எனக்கும் அதை பத்தி தெரியல

பாரத் உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா எனக்கு அதை பத்தி தெரியலை ராஜதுரை ஆனா இது வந்து நம்ம பழக்க வழக்கடத்துல பல பல பூ வந்து அழிஞ்சுட்டு இருக்கு அதுல வந்து காட்டுப்பூன்னு சொல்லுவாங்கல்ல இந்த டிசெம்பர் அதே மாதிரி அந்த மஞ்ச டிசெம்பர் blue டிசெம்பர் அதே மாதிரி எல்லாம் டிசெம்பர் அந்த அந்த மலர் எல்லாம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்குறீங்க பவித்ரா கண்டிப்பா இந்த டிசம்பர் பூன்றது இந்த டிசம்பர் பக பனிக்காலத்துல மட்டும் தான் பூக்கும் நிறைய ஆஹ் அது வந்து பூ கட்டி நிறைய பேர் வச்சு நான் பாத்துருக்குறேன் அந்த பூ கட்டுறதே தனி அழகு அந்த இது பூ வந்துட்டு பிச்சு நீல கலர்ல இருக்கும் சரி தானே பாரத் உம் ஆமா ஆமாம் ராஜதுரை நீல கலர்ல இருக்கும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நீ சொல்றா போலே இப்போ வந்து அதெல்லாம் பாக்கவே முடியல எப்போதுமே டிசம்பர் காலத்துல அது பூகும் ஆனா இப்போ எல்லாம் டிசம்பர் காலத்துல அந்த பூவே இப்போ பாக்க முடியல ஓ அந்த செடியை யாருமே வளர்க்குறது இல்லன்னு நினைக்குறேன்பவித்ரா நீங்க பாத்துருக்கீங்களா நீங்க வச்சுருப்பீங்கன்னு நினைக்குறேன்

ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் டிசம்பர் பூவை வந்து நானும் வச்சுருந்துருக்கேன் எங்க வீட்டுல வந்து வெள்ள color இருக்கு ஆஹ் நீல color இருக்கு ராமம் color ன்னு ஒனு சொல்லுவாங்கல்ல அதுலயும் ஊதா color லயும் இருக்கு எங்க ஊர்ல வந்து நாலு வகையான டிசம்பர் இருக்கு இன்னொண்ணு வந்து காட்டு டிசம்பர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க மஞ்ச color ல இருக்கும் ஆஹ் அஹும் பாத்திருக்கேன் எங்க வீட்டுல இருக்கு நான் பூக்கும் போது அதை திரிச்சு கட்டும் போது அவ்ளோ அழகா இருக்கும் நான் அந்த பள்ளிகளுக்கு போகும் போதும் வச்சுருக்கேன் நான் கல்லூரிக்கு போகும் போதும் நான் வச்சுருக்கேன்இப்போ ஆஹ் நான் ரொம்ப தூரத்துல இருக்கதுனால அதை வைக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல சரிதான ராஜதுரை நம்ம ஊர்ல கிடைக்கும் தானே கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இப்போ டிசம்பர் காலக்கட்டத்துல எல்லாம் அது அதிகமா பூ பூக்கும் ஆனா இப்போ வந்து அது பாக்கவே முடியலையே ஏன் பவித்ரா நிறைய பேர் வந்து அந்த செடியை இருந்தா பாம்பு வரும் ஆஹ் அது வரும் இது வரும்னுட்டு இந்த ஆடு மாடு எல்லாம் மேஞ்சுட்டு போயிடுதா வேற நிறைய பேரு ப அந்த செடியை பாதுக்கக்க மாட்றாங்க அதனால் தான் ராஜதுரை அதிகமா அழிஞ்சுடுச்சு ஆஹ் பரத் அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே இரு நம்ம ஊர்ல இருந்து இருக்கும் தானே ஆமா அந்த பூ வந்து கட்டி தலைக்கு வச்சுக்குறது ஒரு use ஆ இருந்தாலும் அதுல ஒரு காய் ஒண்ணு வரும் அந்த காய் வந்து வெடி காயி அதை பிச்சு தண்ணியில போட்டோம்னா அதை விளையாட்டுக்ககவும் use பண்ணிட்டு இருக்கோம் அந்த பூ செடியை ஆனா இப்போ அந்த செடியை வந்து இருக்குறதே தெரியல எங்க ஊர்லயே நிறைய இருக்கும் இப்போ எங்க ஊர்லயே அந்த செடியை கண்டுபுடிக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க ஊர்ல அதிகம் இருக்கா ராஜதுரை ஆஹ் எங்க ஊர்ல இருந்துச்சு இப்போ யார்கிடயுமே இல்ல அது கொடி போன்று ப படந்து பரவி பூ பூக்கும் பாரத் ஆஹ் இப்போ வந்துட்டு அந்த பூவே எங்க ஊர்ல யாரு வீட்லயும் அந்த செடியை நான் பாத்தது இல்ல இது வரைக்கும் ஆஹ் பவித்ரா நீங்க வந்துட்டு உங்க வீட்டு வாசல்ல ஒரு பூ பிச்சுட்டு வருவீங்கல்ல என்ன பூ அது

ஆஹ் பாரிஜாதம் அதை வந்துட்டு உயர்ந்த பூவுன்னே சொல்றாங்களே ஏன் பவித்ரா ஆஹ் ஒரே ஒரு முக்கு தான் வந்து அதிகமா ஒரு முக்கு வச்சு அதுல பூ பூத்துச்சு அப்படின்னா அது வந்து எல்லா மல்லியிலையும் மல்லியோட வாசனை ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட மல்லியை வந்து எடுத்து நம்ம முகர்ந்து பாத்தோம் அப்படின்னா அதுல உள்ள வாசனை வந்து அந்த பாரிஜாதத்துல வீசும் ராஜதுரை பாரத் உங்களுக்கும் தெரியும் தானே பாரிஜாத்ததை பத்தி

ஆஹ் ராஜதுரை இப்போ நீங்க சொல்லலாம் உங்களோட கருத்தை கண்டிப்பா இந்த பாரிஜாதம் பூ நீங்க நீங்க நீங்க வந்து வச்சதுக்கு அப்பறமா தான் எனக்கே தெரியும் okay அந்த பாரிஜாதம்ன்ற ஒரு இருக்கா அப்படின்னுட்டு ஆஹ் அதுல கூட இப்போ நீங்க சொல்லி தான் இந்த நறுமண பொருள் உம் மல்லிகை பூவொட ஒரு

அரலிப்பூ தான் பிச்சுட்டு வருவேன்

இன்னைக்கு நான் பிச்சுட்டு வந்தேன் ராஜதுரை நீங்க பாக்கலன்னு நினைக்குறேன் நான் பாரிஜாதம் ஒண்ணு இன்னைக்கு நான் பிச்சுட்டு வந்தேன் அப்படிங்களா இல்ல அதை நான் பாக்கல இந்த அரலிப்பூவுன்னு சொல்றீங்கல்ல அல்லிப்பூவா அரலிப்பூவா

இப்போ அந்த பூ வந்துட்டு அதிகமாவே இப்போ யாருமே பயன்படுத்த மாட்டேங்குறாங்களே தலைக்கு வைக்குறதோ இதுக்கு வைக்குறதோ ஏன் பவித்ரா ஆஹ் அது வந்து யாரும் வந்து தலையில வச்சுக்க மாட்டாங்க அது வந்து சாமிக்கு தான் அதிகமா வைப்பாங்க இந்த சைவம் சைவத்துல இருக்கவங்களுக்கு வந்து சைவத்துல அது பெருமாள் ஆஞ்சநேயர் ஆஹ் சிவபெருமான் இவங்களுக்கு வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க ராஜதுரை நம்ம தலையில வைக்கிறதை விட அதை அந்த சாமிக்கு எல்லா பூவுமே நம்ம தலையில வைக்குறோம் அந்த பூ மட்டும் தான் அதிகமா வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அது ஏன்னு கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பூ அவங்க வைக்காத்தௌ வந்து ஒரு நல்லதாவும் இருக்கு அவங்க வைக்காதது இப்போ சாமிக்கு நமக்கு அமையுதுல்ல அது வந்து அதிகமா சிவபெருமான் பெருமாள் இவங்களுக்கெல்லாம் அதிகமா பயன்படுது அப்படிதானே பாரத் நீங்க பாத்துருப்பீங்கனு நினைக்குறேன்

அது வந்து அதோட சிறப்பம்சமே வந்து கோயில்ல use பண்றதுக்காகவே அப்படி தான் சொல்லுவாங்க அதை பத்தி கண்டிப்பா பாரத் ஆஹ் நான் அந்த பூவை வந்துட்டு நிறைய நெடுஞ்சாலைகளில எல்லாம் அதிகமா பாத்திருக்கிறேன் அதான் அழகு பொருள் அழகு சாதனத்து பொருளா அழகு படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இந்த நெடுஞ்சாலைத் துறைகளில பாத்தீங்கன்னா நிறைய நீங்க பாக்கலாம் ஆஹ்

எனக்கு தான் தெரியுமே நான் தானே இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பூவை வந்து சாமிக்கு பயன்படுத்துவாங்க அதிகமா அதுல ஒரு புனிதத்தன்மை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நீங்க பூக்கள் ரோஜாப்பூ அப்படின்னு நினைக்கும் போது எந்த இடம் வந்து ரோஜாப்பூவுக்கு அதிகமா ஆஹ் நீங்க நம தமிழ்நாட்டுல பாக்குறீங்க பரத் எனக்கு எந்த இடத்துல use பண்றதுன்னு தெரியல ஆனா அது காதலோட காதலோட சின்னங்குறது எனக்கு எங்க அதிகமா விளையுது அது எனக்கு தெரியலங்க ரோஜா எங்க அதிகமா இதாவுதுன்னு தெரியல எதுவுமே தெரிய மாட்டுது

ஆஹ் கண்டிப்பா இப்போ ரோஜாப்பூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊட்டி அந்த பனி பனிப அதிகமா இருக்க இடத்துல தான் நம்ம அதிகமா பாக்கலாம் ஆஹ் சொல்ல போனா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதிகமா பூ பூக்கும் அபடின்னு சொல்லுவாங்க அது மட்டுமில்லாம ஆஹ் இப்போ பாரத் சொன்னாப்போல ஒரு காதலர்களோட சின்னம் தான் அந்த அதுலயே இந்த வெள்ளை ரோஜா, மஞ்சள் ரோஜா, சிகப்பு ரோஜா அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது பவித்ரா இதுல வந்துட்டு மிகவும் பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ரோஜா அது உங்களுக்கே தெரியும் ஆமா இப்போ ஆஹ் இப்போ ரோஜாவுலயே வந்து இந்த பூக்கள் எல்லாம் அழகு சாதன பொருளா நமக்கு பயன்படுதா அது வந்து கல்யாண விஷேசங்களில ஆஹ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூ அதிகமா பயன்படும் இன்னொண்ணு வந்து பன்னீர் ரோஜான்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து அதிகமா நமக்கு பயன்படுது என்னன்னான்னு உங்களுக்கு தெரியுமா பாரத் பன்னிர் ரோஜா வந்து மாலைக மாலை கட்டுறது வந்து அதிகமா பயன்படுத்துவோம் அதை மாலை கட்டுறது அந்த ஆஹ் பண்றது அதுக்கெல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க என நீங்க சொல்லுங்க ராஜதுரை வேற எதுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க ராஜதுரை ஆஹ் கண்டிப்பா பாரத் எனக்கு வந்து இந்த பன்னீர் ரோஜாவை பத்தி எனக்கு தெரியலை இது வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது ஆஹ் அதை பத்தி நான் பெருசாவும் எதும் கேள்விப்பட்டது இல்ல அதிகமா பவித்ரா உங்களுக்கு எதாவது தெரியுமா இதை பத்தி அதாவது துரை நீங்க தானே எனக்கு பன்னிருல வந்து ஒரு வாசனை திரவியம் ஒண்ணு வாங்கி தருவீங்க

அப்படிங்களா அது எனக்கு இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அது வந்துட்டு ஒரு ரசாயனப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீருன்றது ஆஹ் அதை சாதனமா தானே பயன்படுத்துறோம் பன்னீர் ரோஜான்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அது ரோஸ்ல இருந்து எடுக்குறோம் அப்படின்னு சரி ரொம்ப நல்லது ஆஹ் வந்து இந்த பன்னீர்ல இருந்து எடுக்குறது தான் இந்த திரவம் மாதிரி அந்த அதுக்கும் தேவைப்படும் நம்ம வந்து இந்த அழகு நிலையங்களில வந்து காலுக்கு வந்து அந்த இது போடுவாங்க pedicure ஓ எதோ சொல்லுவாங்க அது போடுவாங்கல்ல அப்போ வந்து வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சூண்டு ஆஹ் அந்த தலை வலி மருந்து கூட அதுல சேத்துக்கலாம் சேத்துக்கலாம் அப்படி இல்லன்னா ஆஹ் தலை வலி மருந்து கூட அதிகமா சேத்துக்க தேவையில்ல

புளிஞ்சு விட்டு கால்ல வந்து அதுக்குள்ள விட்டீங்கன்னா அதுல வச்சு POLISH பண்ணும் போது நம்ம காலுல இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கும் இன்னொண்ணு வந்து அந்த ப பட்டை லவங்கம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல பிரியாணி பண்ணுவோமுல்ல

ஆஹ் அதுக்கும் பயன்படும் இன்னும் நிறைய இருக்கு சொல்லப்போனா ரோஜாவை வச்சு ஆஹ் இந்த cake எல்லாம் பய பயன்படுத்தும் போது ரோஜாவோட இப்போ புதுசா பாத்தீங்கன்னா நிறைய

rose water ன்னு ஒன்னு பண்ணுவாங்க அதுல அதை நம்ம ல apply பண்ணினோம்னா நம்ம face ல face ல வந்து ரொம்ப glow ஆயிறும் and glow ஐ எப்படி சொல்றது அது வழவழப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த rose water எல்லாம் use பண்ணினா அதுல வந்து shave பண்ணிட்டு shave பண்ணிட்டு அந்த எரிச்சல் இருக்ககூடாது அப்ப்டிங்கிறதுக்காகவும் rose water ஐ use பண்ணுவாங்க

கண்டிப்பா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது ஆஹ் rose water னா என்ன அப்படின்னுட்டு இன்னொண்ணு இப்போ நம்ம பூ வகையிலயே பாக்கும் போது இன்னொண்ணு உயர்ந்த ரகமான ஒரு பூ ஒண்ணு இருக்குது பவித்ரா உங்களுக்கு தெரியுமா என்ன ராஜதுரை

பயன்படுத்துறாங்களா என்னன்னு தெரியல பாரத் உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி அது வந்து medical ரீதியா வந்து குங்குமப்பூ சாப்பிட்டதுனால white ஆகுறது அதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் சொல்றது கிடையாது அது மாதிரி சாப்பிட்டா ஒண்ணும் white ஆ எல்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்னும் சொல்றாங்க எதோ சும்மா சொல்றாங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குங்குமப்பூ சாப்பிட்டா white ஆ எல்லாம் ஆக மாட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன் கண்டிப்பா பாரத்

உம் எனக்கு அவ்வளவா தெரியாது ராஜதுரை ஆனா குங்குமப்பூ வந்து விலை மதிப்பு வந்து அதிகம் அப்படின்னு கேள்விபட்டு இருக்கேன் ஆஹ் அழகு சாதன பொருளாவும் இருக்கு அப்படின்னு கேள்விபட்டுருக்கேன் ஏன்னா அதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து வெள்ளை ஆகுறதுக்காக சாப்புடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த என்னது சிவாஜி படத்துல சிவாஜிங்குற ஒருபடத்துல ரஜினிகாந்த் வந்து சாப்புடுவாரு ஆஹ் அதை பத்தி எனக்கு தெரியும் அப்பறம் அந்த குழந்தைங்க பொறக்குறதுக்கு ஒரு சீர் வைக்கும்போது ரோஜாப்பூ அதாவது sorry குங்குமப்பூ இதழை வந்து அந்த இதுல வச்சு தருவாங்க வெத்தலைலையோ எதுலையோ மடிச்சு தருவாங்க சாப்பிடறதுக்கு அதுபத்திதான் எனக்கு தெரியுமே தவிர இதைப்பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது

கண்டிப்பா கண்டிப்பா அப்போ இன்னொரு பூவைப்த்தி பாப்போம் இது வந்து பன்னெண்டு பன்னிரண்டு வருடத்துக்கு ஒருமுறைதான் பூக்கக்கூடிய பூ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது பாரத் உங்களுக்கும் தெரியும்தானே அது

அது இதுவரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா பாரத் ஹம் நான் அதை பாத்ததில்லைன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு எந்த இடத்துல அதிகமா விளையுதுன்னா இந்த பனிப்பிரதேசத்திலதான் அதிகமா வளரும் இப்போ பாத்தீங்கன்னா ஹம் ஊட்டி கொடைக்கானல் அந்தப்பக்கம் போனீங்கன்னா இதுக்குன்னு தனியா ஒரு கண்காட்சியே வச்சிருக்காங்க எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரத்

உம் ஆமா அது வந்து ஊட்டி கொடைக்கானல் இதுமாதிரி மலைப்பிரதேசத்திலதான் வளரும் அது வந்து எப்படினா தமிழ்ல ஐந்து சொல்லுவாங்க இல்லை நெய்தல் குறிஞ்சி அஹ் மலையும் மலை சார்ந்த இடமும் நெய்தல் அதுமாதிரி அதுலையே மலையும் மலைசார்ந்த இடத்துல வளர்றதுனாலதான் அந்த பூவுக்கு வந்து குறிஞ்சிப்பூ அப்படின்னு வந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த பூவுக்கு வந்து குறிஞ்சிபூன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜதுரை ஆஹ் கண்டிப்பா பாரத் நான் இதுவரைக்கும் அந்த பூவை நேர்லகூட பாத்ததில்லை ஆனா பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு பூ பூக்கிற பூ அப்படின்றப்போ அது ஆச்சரியத்திற்குறிய ஒரு விஷயம் அது எப்போ பூக்கும் எப்போ மொட்டு விடும் எப்போ பூ பூக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அஹ் பவித்ரா உங்களுக்குஅதைப்பத்தி தெரியுமா கொஞ்சம் எனக்கு வந்து பன்னிரண்டு வருடத்துக்கு ஒருமுறை பூக்கும் அப்படிங்கிறதைப்பத்தி தெரியுமே தவிர நான் அதிகமா அந்த பூவை வந்து பாக்கனும்னு விருப்பப்பட்டதுங்கிடையாது ஆஹ் போனதில்லை

அஹ் அந்த பாம்புக்கு ஒரு பூ பிடிக்கும்ன்னு சொல்வாங்க அந்த பூ என்ன பூன்னு சொல்லுங்க சொல்லலாம் ஆமா பாரத் உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியாது ஆனா அந்த பூவை வந்து வா வாசனைலையே வந்து ஒரு ஜவ்வாது வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லை அது ஒரு வாசனை வரும் அந்த பூவுல உள்ள வந்து அந்த பாம்பு மாதிரி ஒரு வடிவில வந்து ஒரு பூ இருக்கும்னு சொல்வாங்க அது இழுத்தா வந்து மூக்குல அந்த பொருள் போய் அந்த பொருள் போயிட்டுதான் நம்மளுக்கு வந்து அந்த மூளைல போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுனாலதான் வந்து முகரக்கூடாது அந்தப்பூ வந்து பாம்பு அந்தப்பூவுல வந்து பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு தெரியும்

நாட்டுமல்லி பூவைப்பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை தாழம்பூ தாழம்பூ கேள்விப்பட்டிருக்கேன் பவித்ரா அது வந்து எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் அதோட வாசனையை வந்து correct ஆ கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க அதோட வாசனை வந்து அந்த அளவுக்கு இருக்கும் நான் பார்த்திருக்கேன் நீங்க பார்த்திருக்கீங்களா நான் பார்த்ததில்லை அது வெள்ளை கலர்லதான இருக்கும் அது வெள்ளை கலர்ல நீட்டமா இருக்கும் அதுதான

மஞ்சள் கலர்ல இது நம்ம தமிழ் நாட்டுல இருக்குமா பவித்ரா தமிழ்நாட்டுலதான் இருக்கு ராஜதுரை வேற இடத்துல இருக்கா என்னன்னு தெரியலை ஆனா தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு நான் இதுவரைக்கும் அந்த பூவை பாத்ததில்லை நீங்க சொல்றது மஞ்சள் கலர்ல நீட்டமா

படிச்சிருப்போம் நம்ம அது வந்து பள்ளிக்கூடத்திலேயே முடிஞ்சிறதுனால அது பத்தி நமக்கு சரியா தெரியலை பவித்ரா தாழம்பூ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அஹ் என்ன சொல்றது அஹ் ஒரு வாசனைப்பொருள்னு கூட சொல்லலாம் அது அந்த அளவுக்கு வாசனையா இருக்கும்

இல்லை நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த நாகவல்லிப்பூ அதை தா தாழம்பூ எனக்கும் தெரியல நானும் பாத்ததில்லை ராஜதுரை

உம் ஆமா முள்ளு முள்ளா இருக்கும்

ஆமா இதை தெரிஞ்சுக்கோங்க தெரியலைனா பரவாயில்லை இப்போ தெரிஞ்சுகிட்டீங்களே அதான் நல்ல ஒரு இது கண்டிப்பா பவித்ரா நீங்க வந்துட்டு one time எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த பூவை எனக்கு காமிங்க நான் பாத்துக்கிறேன்

தமரைப்பூ உம் எனக்கு அதைப்பத்தி எதுவும் தெரியலை கண்டிப்பா பாரத்

சொல்லுங்க

ஆமா அப்படின்னுதான் நினைக்கிறீங்களா இல்லை இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா ராஜதுரை ஹம் கண்டிப்பா உம் தாமரைப்பூன்னு சொன்னப்போ அது நம்மளோட அஹ் இந்திய நாட்டினோட தலைமைப்பூ அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு சின்னம் உம் தாமரை அஹ் தாமரையோட பூ இதழ் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல சமயத்துறை கட்டிடக்கலை அலங்காரங்கள்ல எல்லாம் பயன்படுத்த்ப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பண்டைய இந்திய புராணங்கள்ல வந்து பழங்கால இந்திய மருந்து வகைகள்ல கூட தாமரை மிகவும் போற்றப்படும் இடத்தை பிடித்தது ஆமா நம்ம வந்து நிறைய நம்ம பூக்கள்ல வந்து மருத்துவமும் இருக்கு அது உங்களுக்கு பத்தி தெரியுமா பரத் ஆஹ் தெரியும் பவி பூக்கள் வந்து அதான் நம்ம வந்து first ஏ சொன்னோம் இல்லை சில பூக்கள் வந்து நம்ம வந்து உணவாவே எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பூக்கள் வந்த சில இதுல வந்து அழகுக்கும் பயன்படுத்துகிறாங்க இது மருந்துக்கும் பயன்படுத்துகிறாங்க வந்து மல மல மலர் வந்து பயன்படுது ஒரு மலர் வந்து அழகுப்பொருளா மட்டும் இல்லாம அது வந்து உணவுலையும் பயன்படுத்திக்கலாம் மருந்திலையும் பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்குமே use ஆ தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க ராஜதுரை கண்டிப்பா இப்போ உணவுப்பொருள் அப்படின்னு சொன்னீங்கல்ல யாரெல்லாம் சூரியகாந்தி பூ பாத்திருக்கீங்க ஒரு எண்ணெய் வித்துப்போருளாவும் அதை உருவாக்குறாங்க இல்லை இப்போ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய பொருள்ல சூரியகாந்தி பூவை பயன்படுத்துறாங்க அந்த எண்ணெய் எண்ணெய் எடுக்குறதுக்கு பயன்படுத்துறாங்க அதைப்பத்தி பவித்ரா உங்களுக்கு தெரியுமா உம் இப்போ நான் சொல்றேன் அஹ் சூரியகாந்தி வந்து நான் பார்த்ததில்லை இருந்தாலும் நம்ம நாடுகள்ல வந்து சூரியகாந்தியோட அஹ் அந்த வளர்ச்சி வந்து கம்மியாதான் இருக்கு ஆனா நம்ம குடுக்குற எண்ணெய் வந்து அதிகம் அதுல என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதுல வந்து உண்மையான சூரியகாந்தி எண்ணெயை தர்றதில்லை அது கலப்படமான சூரியகாந்தி எண்ணெய் அது அப்படியே வந்து இந்த தொழிற்சாலைகள் வந்து அவங்களோட பங்கு பணம் ஈட்டுறதுக்காக

இந்த நாடு முல்லை அஹ் அந்த நா இந்த நாட்டு full ஆவே குடுக்கிறதே கம்மிதான் ஆனா இதை வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்றாங்க அப்பன்னா அதுலயே பாருங்க அந்த எண்ணெய் வந்து எவ்வளவு கெடுதல்மிக்க எண்ணெயா இருக்கு அப்படின்னு அஹ் நீங்க என்ன சொல்றீங்க பாரத் ஹம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி sunflower அந்த சூரியகாந்தி எண்ணெயங்கிறது அந்த அதோட விதையில மட்டுந்தான் எடுக்கிறாங்கங்கிறது கொஞ்சம் doubt தான் ஏன்னா வந்து முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல வந்து சூரியகாந்தி செடி எல்லாம் போடுவாங்க ஆனா இப்போ யாருமே அது போடுறது இல்லை அது நான் செடியை பாத்தே ரொம்ப வருஷம் ஆகுதுனே சொல்லலாம் நான் சின்னப்பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எடுப்பாங்க சூரியகாந்தியை இப்போ யாரும் அதை பண்றது இல்லை ஆனா oil மட்டும் வந்துகிட்டே இருக்கு அது எப்படின்னுதான் எனக்கும் தெரியலை நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜதுரை

ஹம் ஆமா இப்போ நமக்கு தெரிஞ்ச பூ தெரியாத பூ அஹ் அதோட குணங்கள் எல்லாத்தையும் பத்தி நம்ம இந்த இதுல சந்தித்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம இன்னொரு சந்திப்புல இதைவிட சுவாரசியமா பேசலாம் இதுகள்லாம் பத்தி இன்னமும் நம்ம அதிகமா பயின்றுரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட நம்ம இன்னைக்கு உரையை முடிச்சுக்கலாம் நன்றி ராஜதுரை